இங்கிலீஷ்ல ஏ ஏ எஸ் ஐ ஒய் ஏ என் ஏ ஏ னு பாய்ஸ்ன்னு போட்டுருக்காங்க.

இந்த பிக்சர்ல ஒரு பெரிய வீடு கட்டிட்ருக்காங்க. மேல ஒரு பெரிய ஆபீஸ் இருக்கு. அதுல கட்சிக்கொடி ஒன்னு போட்ருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு பெரிய கார வாஷ் பண்ணிட்ருக்காரு ஒரு அங்கிள் .

இதுக்கு மேல ஃபுல்லா தகரத்த போட்டு மூடி வெச்சுருக்கறாங்க.

காலுக்கு மசாஜ் பண்றது இருக்கு பின்னாடி.

அங்கங்க சேர்ஸு டேபிள்ஸ் போட்டு அம்பர்லா மேல வச்சிருக்காங்க அங்கங்க நெறைய பூச்செடிங்ளு வச்சிருக்கறாங்க.

இங்க அங்கங்க பில்லு மண்ணுமா இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்கு பின்னாடி நெறைய செடிங்க இருக்கு.

இந்த பிக்சர்ல ஒரு நடுவுல ரோடு போது அந்த ரோட்ல ஒரு பிளாக் கலர் ஆம்னி கார் நிக்கிது.

அங்க அங்க லைட்டு செட்டிங் போட்டுருக்காங்க இங்க தொட்டில பூவெல்லா வச்சு மாட்டிவிட்டுருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு கூண்டுக்குள்ள நெறைய செடிங்க வளந்துருக்கு.

அந்தச் செடிகளுக்கு அங்கங்க தகரமு கட்டைங்களு போட்டு கல்லுங்களும் போட்டு அடக்கி நீட்டா வச்சுருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு ரெண்டு கழுதைங்க நின்னுட்ருக்கு.

அங்கங்க பைக் நின்டுறுக்கு இருக்கு பின்னாடி.

இந்த பிக்சர்ல ஒரு பெரிய தகர செட்டுக்குள்ள நெறைய பூச்செடிகங்கல வச்சிருக்காங்க.

பின்னாடி நெறைய பில்டிங்கு கடைங்க அப்டின்னு இருக்கு.

இந்த பிச்சர்ல திவ்யாஸ் டெண்டல் கேர் அப்டினு சொல்லி ஒரு பெரிய போர்டு போட்ருக்காங்க.

கயித்துல நெறைய துணிங்கலு தொங்கிட்ருக்கு இவங்க வீட்ட சுத்தி நெறைய கலர் கலரா வீடு இருக்கு.

பக்கத்துல கண்ணாடில நெறையா பெரிய ஸ்காட்டன்ஸ் போட்டு ஒருத்தரு நின்னு பாத்துட்ருக்காரு.

கீழ ஒரு வெள்ள கலர் போர்டு போட்டுருக்காங்க அதுக்கு கீழ ஃபுல்லா புல்லுங்களா இருக்கு.